ஷாப்பிருக்கு இதுல நெறைய திங்ஸ் வெச்சிருக்காங்க.

லெப்ட் சைடுல டேபிள் அண்ட் சேர்ஸ் போட்ருக்காங்க.

அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் சிமெண்ட் கொட்டி வெச்சிருக்காங்க.

அதுக்கு பக்கத்துல ஒரு ரூமோட விண்டோ இருக்கு.

இதுல ஒரு எல்லோ கலர் பெயிண்டிங் பண்ண சின்ன பில்டிங் இருக்கு.

இது ஒரு ரோம் என்ட்ரன்ஸ்ல ரெண்டு பேர் நின்னுட்டுருக்காங்க.

இந்த ஃபேக்டரியோட ரூஃப் தகரத்துல பண்ணிருக்காங்க.

ஒயிட் கலர் லைட்ஸ் ஆறு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.

அதுல கொயிலாட் கோல்டன் டைமண்ட்ஸ்னு எழுதிருக்கு.

இந்த ப்ளேஸ்ல ஃபுல்லா நெறைய பாறைங்க இருக்கு.

அந்த செவுத்துல நெறைய சாக்பீஸ் வச்சு எழுதிருக்காங்க.

ஆப்போசிட்ல டேபிள் அண்ட் சேர்ஸ் போட்ருக்காங்க.

இதுல ஒரு எலக்ட்ரானிக் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு.

காருக்கு பக்கத்துல ரெண்டு பேர் வேல செஞ்சிட்டு இருக்காங்க.

அவங்களுக்கு பக்கத்துல ஒருத்தர் கையில ப்ரூம் வச்சு கூட்டிட்டிருக்காங்க.

ரெண்டு சைட்லயும் செஃல்ப் இருக்கு அதுல கொஞ்சம் திங்க்ஸ் வெச்சுருக்காங்க.

இதுல ஒரு நீளமான டேபிள் இருக்கு அது மேல ஒரு பெட் ஷீட் போட்ருக்காங்க.

அவுட் சைடுல ரெண்டு டூ வீலர்ஸ் இருக்கு.

ஷாப்குள்ள ஒருத்தர் நின்னு வொர்க் பண்ணிட்டிருக்காரு.

அங்க ஒரு மோட்டார் ரூம் இருக்கு அது பக்கத்துல ஒரு போஸ்ட் இருக்கு.

லெஃப்ட் சைட்ல ரெண்டு ஐஸ்கிரீம் பாக்ஸஸ் வெச்சிருக்காங்க.

இது ஒரு ஒயின் ஷாப் இதுல நெறைய ஒயின் பாட்டல்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க.

மேல இருக்குற ரேக்ல நெறைய பாக்ஸ்சஸ் வெச்சிருக்காங்க.